வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தளத்தை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை வந்து agriculture ஆதிகாலத்தில் இடி மின்னல் மழை இயற்கை சீற்றங்கள் மீது ஏற்பட்ட பயத்தின் காரணமாகவே வழிபாடு என்று ஒன்று தோன்றியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் பயத்தினால் இதை இயற்கை வழிபாடு தோன்றியது என்றாலும் காலப்போக்கில் அது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாகவும் மாறி நிற்கிறது அடுத்து தமிழர்களின் வாழ்வியலோடு காலத்து வழிபாடு முறையில் விவசாய பொருட்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உண்டு குறிப்பாக பாதுகாக்க ஒவ்வொரு கிராமத்திலும் கோயில்களை சுற்றிலும் அந்த இடத்திற்கே உரித்தான தாவரங்கள் கால்நடைகள் பறவைகள் நீர்த்தேக்கங்களை உள்ளடக்கிய பாதுகாக்கப்பட்ட சிறிய வனப்பகுதிகள் உருவாக்கப்பட்டன அவையே கோயில் காடுகள் என்றும் அழைக்கப்பட்டன மேலும் பல கோயில்களிலும் எண்ணற்ற எண்ணற்ற பயன்களை தரும் வேப்பமரம், வில்வமரம், அரசமரம் போன்ற மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தல விருட்சமாக வைத்து

இப்படி நாம் படைக்கும் பூஜை பொருட்களில் இருந்து உடைக்கும் தேங்காய் வரை அனைத்தும் இயற்கை விவசாய பொருட்கள் தான் இறைவனை வழிபட நன்றியை வெளிப்படுத்த ஒரு சாதானமா சாதனமாக இருந்ததும் இந்த விவசாய விளை பொருட்கள் தான் கள கடவுளை வழிபட மட்டுமல்ல கடவுள் உறையும் கோயிலையும் விவசாய பொருட்களை போற்றும் வகையில் அமைந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் விவசாய தானியங்கள் அனைத்தும் ஒரு வேளை நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் அதை வைத்து பயிர் செய்வது என்று சிந்தித்த அவர்கள் அக்காலங்களில் ஊரில் சற்று உயரமாக இருந்த கோவில் கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பில்லை என்று முடிவெடுத்தனர் கோவில் கோபுர கலசத்தில் வரகு போன்ற தானியங்களை

ஒரு வேள்வியாக செய்யும் உழவர்களை போற்றும் விதமாகத்தான் பொங்கல் திருநாளை உழவர் திருநா திருநாளாக கொண்டாடுகிறோம் விவசாயத்திற்கு பயன்படும் பசுக்களையும், காளைகளையும் கூட வழிபடும் மரபினை ஏற்படுத்தினார்கள் இயற்கையையும், விவசாயத்தையும் புறக்கணித்து வாழ முடியாது என்பதை உணர்ந்தால் தான் நம்முடைய முன்னோர்கள் விவசாயத்தை இறைவனுக்கு இணையாக வைத்து போற்றினார்கள் அதன் பலனாக இயற்கையும் தன்னுடைய கொடையை மக்களுக்கு தாராளமாக கொடுத்து அவர்களை வளமாகவும் சுகமாகவும் வாழ வைத்தது ஆனால் இன்று என்ன நடக்கின்றது நகரமயமாக்கல் என்ற பெயரில் விளைநிலங்கள் எல்லாம் concrete கட்டிடங்களாக மாறி வருகின்றன சுயநலத்தின் காரணமாக இயற்கை வளங்களை அழித்தனர்

உலகத்திற்கே உணவளிக்கும் விவசாயி கஷ்டப்படுவதை இறைவனே விரும்ப மாட்டான் கோயில்களின் மூலம் கிடைக்கும் வருவாயில் பொதுமக்களுக்கு அன்னதானம் செய்யும் கோயில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலை துறையும் வழிபாட்டிற்கும் மக்களுக்கும் தேவைப்படும் மூலப் பொருட்களை விளைவித்து தரும் விவசாயிகளுக்கு கோயில் மூலம் கிடைக்கும் வருவாயில் இருந்து விவசாயத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கலாம் அரசின் வேளாண்மைத்துறை மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலை துறையும் இது குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு திட்டங்களை தீட்டி முறை முறைப்படுத்தலாம் விவசாயம் செழித்தால் விவசாயிகளின் குடும்பம் மட்டுமா பயன்பெறும் ஒட்டு மொத்த உலகத்திற்கே அல்லவா உணவு கிடைக்கும் விவசாயத்தை பயிர் துளிகளாக நினைக்காமல் உயிர் காக்கும் கடமையாக

விவசாயிகள் இல்லை என்றால் நமக்கு ஏது உணவு சொல்லுங்கள் விவசாயம் மட்டும் அல்லாமல் விவசாயம் செய்தவரையும் விவசாயியையும் நாங்கள் நாம் காப்பாற்ற வேண்டும் இயற்கை விவசாயம் என்பது அஹ் நாம் ஆஹ் நாம் உபயோகப்படுத்தினால் அது இன்னும் மிக சிறப்பாக அமையும் இயற்கை விவசாயம் என்பது நம் நாட்டினுடைய

நான் இந்த பகுதியில் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை என்னவென்று நான் இங்கு உங்களுக்கு கூறுகிறேன் பெரிய ஒரு மக்கள் தொகையின் காரணமாக அனைத்து நாடுகளும் தானியங்களும் காய்கறிகளும் அதிகமாக வேண்டும் என செயற்கை உரங்களை பயன்படுத்தி விரைவான விளைச்சலை பெற ஆரம்பித்து விட்டன இப்படி அனைத்து வேளாண்மையிலும் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதனால் காய்கறிகளில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவது மட்டுமின்றி மண்ணின் வளத்தையும் பாதிக்கின்றன ஊட்டச்சத்து குறைந்த காய்கறியும் தானியங்களும் சாப்பிடுவதால் குழந்தைகள் இளம் வயதிலேயே நோய்வாய்படுகின்றனர் இவை மனிதர்களின் உடலை தாக்குவதோடு சுற்றுப்புற சூழலையும் மாசடைய செய்கின்றன செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் செடிகளுக்கு விஷமை தன்மையை கொடுக்கிறது

மண்ணின் தன்மை சிதைவடையாமல் இருக்க உதவுகிறது இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் இயற்கை வேளாண்மையில் தரமான விதை, மண்புழு உரம், பசும்பால் உரம், சாணம், உதிர்ந்த இலைகள் மக்கும் குப்பைகள் உபயோகப்படுத்தப்பட்ட coffee த்தூள் போன்ற இயற்கை உரங்கள் பயன்படுத்தவதனால் நல்ல மகசூல் கிடைப்பதோடு சத்துள்ள காய் கனிகளும் கிடைக்கின்றன நிலங்களின் தன்மையை மீட்டெடுப்பதற்கும் இயற்கை வேளாண்மை பெரிதும் உதவுகிறது உடலுக்கு தீங்கற்ற உணவு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இயற்கை வேளாண்மை அவசியம் பயிர்கள் இயற்கை வேளாண்மைக்கு நெல், கோதுமை, மக்காச்சோளம், கடலை, ஆமணக்கு, கடுகு, எள், பருத்தி, கரும்பு, இஞ்சி, மஞ்சள், மிளகாய், தேயிலை, வாழை, சப்போட்டா, பப்பாளி, தக்காளி, கத்திரி வெள்ளரி, போன்ற பயிர்களை பயிரிட்டால் அமோக விளைச்சலை விவசாயிகள் பெறலாம் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் நீர் எவ்வளவு அவசியமோ

அதிலும் அதை செய்பவரின் வாழ்க்கைதரம் உயர்ந்திருக்கவேண்டும் அதையும் நாம் கவனித்துக் கொள்ளவேண்டும் என்பது தான் இப்பதிவின் முக்கிய கூறாகும்

இது மட்டும் இல்லாமல் நம் விவசாயத்தை நம் முன்னோர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்பது நமக்குத் தெரியும் இதற்கு சில

கரூர் வானகத்தின் வாயிலாக பலருக்கு இயர்க்கை விவசாய பயிற்சி கொடுத்தவர் திரு கோ. நம்மாழ்வார் அவர்கள் இவர் இயற்கை விவசாயம் பற்றி அதிகம் களமிறங்கி கற்றுக்கொண்டு பாண்டிச்சேரி ஆரோவில்லில் இருக்கும் என்ற ஒரு வெளிநாட்டவர் இயற்கை விவசாயி அவர்களிடம்

இவ்வாறு பல மனிதர்கள் இ இய இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த உதவுகிறார்கள் நாமும் அவர்களைப் போல் விவசாயத்தை மட்டும் பாதுகாக்காமல் நாம் இய இயற்கை விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதையும் நாம் முற்றிலுமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் விவசாயிகளையும் நாம் கவனித்துக் கொள்ளவேண்டும் இதுவே இக்கட்டுரையின் பேச்சையும் முக்கிய கூறாக அமைத்தும் நான் அஹ் இவ்வாறு செய்திகளை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் மிகவும் வேளாண்மை என்பது நம் வாழ்வின் மிக மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இதை பாதுகாக்க வேண்டியது நமது மிகவும் முக்கியமான கடமையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி.